இதில ஒரு அக்கா ஒன்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காவ.

இந்தப் பக்கோ ஒரு புள்ள கண்ண மூடிட்டு நிக்கிணு.

அது கடைக்கு மேல சீட்டு எல்லாம் போட்டு வெச்சிருக்கு.

இதுல ஒரு மரம் முன்னாடி தெரியுது.

வரிசையா நெறைய அரிசி பை அடுக்கி வச்சிருக்கு.

ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கு.

அங்க ஒரு ஆல்லு அ கார் மேல கை வெச்சிட்டு அப்டே நிக்காரு.

ம சோப்பு கலர்ல இருக்கு காரு பின்னாடி மூணு கிளாஸ் வரிசையா இருக்கு.

ம் ம் சைடுல எல்லாரு நெறைய பேரு நிக்காங்க.

அப்புறம் நெறைய தென்ன மரோ வரிசையா நிக்குது.

அடுத்து சைடுல அஅ அந்த பிளாஸ்டிக் உள்ள டப்பா மாதிரி தொங்கவிட்டு இருக்கு.

லெஃப்ட்ல வீடுங்க பலசா இருக்கற மாதிரி இருக்கு.

உள்ள ஒரு ஆளு மஞ்ச கலர் பனியன் போட்டு உக்காந்துட்டு இருக்காரு.

விதவிதமா நெறைய காரெல்லா வரிசையா நிப்பாட்டி வச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு பனை மரம் ஒன்னு ஆடிட்டுருக்கு.

ஒரு பெரிய கேட் அது அப்படியே தொறந்து போட்ருக்கு.

ரெண்டு கப்போர்டு மாதிரி செட் பண்ணி உள்ள நெறைய ஷீல்ட் எல்லா அடுக்கி வெச்சிருக்க.

இதுல பின்னாடி பேட் கிரிக்கெட் பேட் எல்லா இருக்கு.

அதுல ஒரு ஆளு செவப்பு கலர் பனியன் இட்டுட்டு நடந்து போணு.

பின்னாடி ஒரு பிளக்ஸ் மாதி இருக்கு.

மேல ஒரு போஸ்டர் ஒன்னு தொங்கவிட்டுருக்கு.

அதுக்கு முன்ன ரெண்டு கண்ணாடி மாரி வளச்சு விட்டுருக்கு. முன்ன ஒரு ஆளு சொவப்பு கலர் சட்ட போட்டுட்டு அப்டியே நிக்காரு.

அந்த வண்டி கீழ விஷானு எழுதிவச்சிருக்கு சைடுல ஒரு செடி மாதி ஒன்னு நிக்குது.